முன்ன வந்துட்டு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு பாக்கும்போது அவ்ளோ அருமையாருக்கு.

இதொரு செட்டு மாரி இருக்கு அந்த செட்லா வந்துட்டு மிசின்ஸ்ல வெச்சிருக்காங்க நெறையா.

இங்க வந்துட்டு இயேசுவோட போட்டோ வெச்சிருக்காங்க மேல வந்து திட்டு வந்துட்டு ப்ளூ கலர்ல கலர் அடிச்சிருக்காங்க.

ஃபேன் இருக்கு நெறையா லைட்ஸ் இருக்கு அப்பறோ வந்துட்டு தேவையான திங்ஸ்ஸ போட்டு வெக்க கபோர்டு இருக்கு.

ரெண்டு கண்ணாடி இருக்கு அப்ரோ பின்னாடி வந்துட்டு அந்த செவுத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க மூணு போட்டோவ ம்ம் அப்புரோ நறைய எழுதி--

மேல வந்துட்டு நெறைய பொம்ம ஸ்டிக்கர்ஸ்லா நெறைய ஒட்டிருக்காங்க அப்புற கிட்ஸ்னு கே_ஐ_டி_ஓ_எஸ் னு --

அங்க நெறையா பெர் நிக்கிறாங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் பொட்டு ஒருத்தர் நிக்கிறாரு வைட் கலர் ஷர்ட் பொட்டு ஒருத்தர் நிக்கிறாரு ஒரு தூண்.

அ இது வந்துட்டு தூண்லா வந்துட்டு ப்ளூ கலர்ல காட்டிட்டு. ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரெட் கலர்ல காட்டிருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு புக் ஸ்டால்லு இந்த புக் ஸ்டாளுக்கு பேர் என்னன்னா தேஜா புக் ஸ்டால்னு சொல்ட்டு இருக்கு.